ஜியோஜெப்ரா வில் மென்சுரேஷன் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்பது சாய்சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு கோளம் மற்றும் கூம்பின் மேற் பரப்பளவு கோளம் மற்றும் கூம்பின் கொள்ளளவு
ஜியோஜெப்ரா வில் அடிப்படை வேலைக்கான அறிவு இருக்குமென நம்புகிறேன் ஜியோஜெப்ரா வில் சம்பந்தப்பட்ட டியூட்டோரியல் களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும் இந்த டியூட்டோரியல் லை பதிவுசெய்ய பயன் படுவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் வெர்ஷன் 1110 ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32470 பின் வரும் ஜியோஜெப்ரா டூல்ஸ் ஐ பயன்படுத்துவோம் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் எலிப்ஸ் பாலிகன் நியூ பாயிண்ட் மற்றும் இன்சர்ட் டெக்ஸ்ட் புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறப்போம்

சாய்சதுரத்தின் பரப்பளவு டிராவிங் பாட் இல் இங்கே காட்டப்படுகிறது அடுத்து சுற்றளவை கண்டு பிடிப்போம் இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும்
டிராவிங் பாட் மீது சொடுக்கவும்
ஒரு உரை பெட்டி திறக்கிறது
டபிள் quotes திறந்து டைப் செய்க பெரிமீட்டர் ஒஃப் ரோம்பஸ் டபிள் கோட்ஸ் மூடி பிராக்கெட் களை திறந்து 4 ஸ்பேஸ் ஆ பிராக்கெட் களை மூடவும் ஆ என்பது சாய்சதுரத்தின் பக்கம் ஓகே செய்க
சாய்சதுரத்தின் சுற்றளவு இங்கே டிராவிங் பாட் இல் காட்டப்படுகிறது இப்போது பைல் ஐ சேமிக்கலாம் பைல் மற்றும் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் பைல்நேம் ஐ நான் rhombus area பெரிமீட்டர் என உள்ளிடுகிறேன்
சேவ் மீது சொடுக்கவும் அசைன்மென்ட் ஆக சரிவகத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஐ கண்டுபிடிக்கவும்
cons trapeziumஜிஜிபி பைல் இன் ஆட்புட் ஐ பயன்படுத்துக ஆப்ஜெக்ட் ஜி ஐ ப் என மாற்றுக பரப்பளவுக்கு சூத்திரம் aப்2 ஹ் சுற்றளவுக்கு சூத்திரம் abcட் அசைன்மென்ட் இன் ஆட்புட் இப்படி இருக்க வேண்டும் ஒரு கோளத்தை வரைய புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறப்போம் பைல் நியூ மீது சொடுக்கவும் டூல்பார் இல் சர்க்கிள் வித் சென்டர் ஆண்ட் ரேடியஸ் டூல் மீது சொடுக்கவும் டிராவிங் பாட் இல் புள்ளி ஆ மீது சொடுக்கவும் ஒரு உரை பெட்டி திறக்கிறது
மதிப்பு 2 என ஆரத்துக்கு enter செய்க ஓகே செய்க 2சிஎம் ஆரமுள்ள வட்டம் ஆ ஐ மையமாக கொண்டு வரையப்பட்டது
டூல் பார் இலிருந்து நியூ பாயிண்ட் டூல் ஐ தேர்க வட்டத்தின் பரிதியில் புள்ளி ப் ஐ குறிக்கவும்
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் ஐ தேர்க புள்ளிகள் ஆ மற்றும் ப் ஐ வட்டத்தின் ஆரமாக சேர்க்கவும் கிடைமட்ட திசையில் ஒரு நீள்வட்டம் சிடிஇ ஐ வரைவோம் அது வட்டத்தின்பரிதியை தொடட்டும்
எலிப்ஸ் டூல் மீது சொடுக்கவும் புள்ளிகள் சி மற்றும் ட் நேரெதிராக பரிதியிலும் மற்றும் வட்டத்தின் உள்ளே மூன்றாம் புள்ளி எ ஐயும் குறிக்கவும்
ஒரு கோளம் வரையப்படும் இப்போது கோளத்தின் மேற்பரப்பளவை காணலாம் மீது சொடுக்கவும் இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் டிராவிங் பாட் மீது சொடுக்கவும்
ஒரு உரை பெட்டி திறக்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஐ டிராப் டவுன் லிஸ்ட் டில் கண்டுபிடிக்கவும்
கீழே வந்து π ஐ காண்க டபிள் கோட் திறந்து டைப் செய்க சர்ஃபேஸ் ஏரியா ஒஃப் தே ஸ்பீர் டபிள் கோட் மூடி பிளஸ் பிராக்கெட் திறந்து 4 ஸ்பேஸ் லிஸ்டிலிருந்து தேர்க
π ஸ்பேஸ் ஆ
ஸ்க்வேர் ஐ லிஸ்டிலிருந்து தேர்க பிராக்கெட் ஐ மூடவும் ஓகே செய்க கோளத்தின் மேற்பரப்பளவு இங்கே காட்டப்படுகிறது அதன் மீது சொடுக்கி இழுத்து கீழே வைக்கவும் அடுத்து கொள்ளளவு கண்டு பிடிப்போம் இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் மீது சொடுக்கவும் டிராவிங் பாட் மீது சொடுக்கவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் திறக்கிறது டபிள் கோட் திறந்து டைப் செய்க வால்யூம் ஒஃப் தே ஸ்பீர் டபிள் கோட் மூடி பிளஸ் பிராக்கெட் திறந்து 43 ஸ்பேஸ் லிஸ்டிலிருந்து π ஐ தேர்க
ஸ்பேஸ் ஆ லிஸ்டிலிருந்து கியூப் ஐ தேர்க
பிராக்கெட் ஐ மூடவும் ஓகே செய்க கோளத்தின் கொள்ளளவு இங்கே காட்டப்படுகிறது அதன் மீது சொடுக்கி இழுத்து கீழே வைக்கவும் அடுத்து ஒரு கூம்பை வரையலாம் பாலிகன் toolமீது சொடுக்கவும் புள்ளிகள் சி ட் மற்றும் வெளியே ஒரு புள்ளி ப் மற்றும் மீண்டும் சி மீது சொடுக்கவும் செக்மென்ட்ஸ் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் டூல் ஐ தேர்க புள்ளிகள் ப் மற்றும் ஆ ஐ சேர்க்கவும் கூம்பின் உயரம் கிடைத்துவிட்டது
ஆப்ஜெக்ட் ப் ஐ ஹ் என மாற்றலாம் இது கூம்பின் உயரத்தை குறிக்கிறது
ஆப்ஜெக்ட் ப் மீது வலது சொடுக்கவும் ரினேம் மீது சொடுக்கவும் ப் ஐ ஹ் ஆல் மாற்றுக ஓகே செய்க மேலும் ஆப்ஜெக்ட் c 1 ஐ ஸ் என பெயர் மாற்றுக இது கூம்பின் சாயுயரத்தை குறிக்கிறது
ஆப்ஜெக்ட் c 1 மீது வலது சொடுக்கவும் ரினேம் மீது சொடுக்கவும் c 1 ஐ ஸ் ஆல் மாற்றுக ஓகே செய்க இப்போது கூம்பின் மேற்பரப்பளவு மற்றும் கொள்ளளவை கண்டு பிடிப்போம் டூல் பார் இலிருந்து இன்சர்ட் டெக்ஸ்ட் டூல் ஐயோ அல்லது இன்புட் பார் ஐயோ பயன்படுத்தலாம் நான் இன்புட் பார் ஐ பயன்படுத்துவேன்

பைல்
சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கவும் பைல் நேம் sphere கோன் எனத்தருகிறேன்
சேவ் மீது சொடுக்கவும் இத்துடன் டுடோரியலின் இறுதிக்கு வந்துவிட்டோம்
சுருங்கச்சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்பது சாய்சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு கோளம் மற்றும் கூம்பின் பரப்பளவு கோளம் மற்றும் கூம்பின் கொள்ளளவு கோளம் மற்றும் கூம்பை வரைதல்
அசைன்மென்ட் ஆக உருளையின் மேற் பரப்பளவு மற்றும் கொள்ளளவு காண்க ஒரே அளவான 2 நீள்வட்டங்களை ஒன்றீன் கீழ் ஒன்றாக வரைக
இவற்றின் விளிம்புகளை சேர்க்கவும் சென்டர் டூல் ஆல் ஒரு நீள்வட்டத்தின் மையத்தை காண்க
மையம் மற்றும் விளிம்புகளை சேர்க்கவும் ஆப்ஜெக்ட் ப் ஐ ஹ் எனவும் எ ஐ ர் எனவும் பெயர் மாற்றுக மேற்பரப்பளவு 2 π rர் ஹ் கொள்ளளவு π r2h அசைன்மென்ட் இன் ஆட்புட் இப்படி இருக்க வேண்டும் தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை160 பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி